அந்த பேனர் ஆரஞ்சி கலர்ல இருக்கு.

இந்த எக்ஸ்பிஷன்ல நெறையபேர் நெறைய பொருட்கள பாத்துகிட்ருக்காங்க.

இந்த டாய்ஸ் ஷாப்ல நெறைய டாய்ஸ் இருக்கு.

சைடுல ஒரு ஸ்டீல் பார் ஒன்னு இரு.

ஒருத்தர் கேப் அண்ட் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு அந்த பில்லர செக் பண்ணிகிட்ருக்காரு.

ஒரு பில்டிங் ஓட எண்ட்ரன்ஸ்ஸ காட்டுறாங்க.

இந்த ரோடு ஃபுல்லா மரங்க ஜாஸ்தி இருக்கு.

இந்த பில்டிங்க்கு பின்னாடி பெரிய மல ஒன்னு இருக்கு.

இதொரு பாறைக்குள்ள கொடஞ்சு வச்ச மாரி ஒரு கோயிலா இருக்கு.

இங்க ஒரு பெரிய லேக் ஒன்னு இருக்கு.

இந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல நாலுபேர் நின்னுகிட்டுருக்காங்க அதுல மூணு பேர் லேடீஸ் ஒரு ஜென்ஸ் நின்ட்ருக்காரு.

இந்த சின்ன பில்டிங்க சுத்தி நெறைய மரங்க இருக்கு.

ஆடிட்டோரித் நடுவுல நெறைய ஸ்கிரீன்ஸ் போட்ருக்காங்க.

எயிட் வால்ஸ் வைட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த பில்டிங் ஓட முன்னாடி டூ கே ஏசினு எழுதிருக்கு.